அதுக்கு பின்னாடி எல்லா எல்லா அ க்ரேஸ்ஸா இருக்கு.

மலைகளாவு தெரியிது மேல ப்ளூ கலர்ல வானோ தெரியிது.

இது என்னா தெரிதுன்னா சும்மா நீரோட மாரி தெரியிது.

உள்ள என்னா தெரியிதுனா இது ஒரு ஸ்கூல்லு ஸ்கூல் பேர் வந்து மார்னிங் ஸ்டேன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லு .

என்ட்ரன்ஸ்ல கார் நிக்கிது நெறையா ஜன்னலு இருக்கு.

மணல்லா கொட்டிருக்காங்க சிமெண்ட் மூட்டலா இருக்கு.

இந்த பிச்சர்ல என்னா தெரியுதுனா இது ஒரு சிங்கிள் பெட் ரூமு .

பிரவுன் கலர் பெட்டு முன்னாடி ஒரு ஹேண்ட் பேகு .

ஜன்னல்ல ஒரு ஸ்கிரீன் தொங்க விட்டுருக்காங்க.

பார்க்க சுத்தி நறைய மரங்களாவு இருக்கு வெளாட்றதுக்கு உண்டான பொருட்களு இருக்--

இந்த பிச்சர்ல என்ன தெரிதுனா ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க அது ஒரு ஆள் பேசிட்ருக்காரு.

ரைட் சைடுல கே இது க என்ட்ரன்ஸ் இருக்கு.

கார் நிக்கிது நெறைய டூ வீலர்ஸ் நிக்கிது ஒரு குடும்போ நடந்து போற மாரி குடுத்துருக்காங்க.

ஜன்னலாவு இருக்கு என்ட்ரன்ஸ் இருக்கு போர்டிகோ இருக்கு.

இந்த பிச்சர்ல என்னா தெரியுதுனா இதுல ஒரு மலைய காட்றாங்க.

சுத்தியிலு மரமாவு இருக்கு மரேல்லா பச்ச கலர்ல இருக்கு.

இந்த பிச்சர்ல என்னா தெரியிதுன்னா ஒரு ஜிம் ஜிம்மு பிச்சர்ல தெரிது நடந்து வர்ரதுக்கு போறதுக்கு உண்டான படிக்கட்லா இருக்கு.

இந்த பிச்சர்ல என்னா தெரியிதுனா இது ஒரு ஏரி தெரியிது.

இங்க நெறைய ஸ்டெப்ஸ் இருக்கு கப்போர்ட்ஸ் இருக்கு ஸ்டவ் இருக்கு.

இந்த பிச்சர் என்ன தெரியிதுனா இது ஒரு படகு வந்து ஆத்துல போறா மாரி குடுத்துருக்காங்க.

இந்த பிக்சர்ல என்னா தெரியிதுனா இது ஒரு கடேனு தெரியிது.

ரிவர்ரா இருக்கு ரிவர்ர சுத்தி மரங்களா இருக்கு க கரையில ரெண்டு மூணு பேர் விளையாண்டுட்டு இருக்க மாரியெல்லா குடுத்துருக்காங்க இங்க.

பச்ச கலர் போட்டு செவப்பு கலர் போட்டு கலர் கலரா போட் இருக்கு.

இந்த பிச்சர்ல என்னா தெரியுதுன்னா இது ஒரு ஜிம்மு .

ரைட் சைடுல இன்னு நறையா கடைகள்லா இருக்கு ஒரு ஆரஞ்சு சட்ட போட்டவரு ரைட் சைடு கிராஸ் ஆவுறாரு.

இந்த பிச்சர்ல என்ன தெரியிதுனா இது ஒரு ஹோட்டல் சாப்படறதுக்கு நெறையா பேர் உள்ள போறாங்க வெளிய வரத இங்கிருந்தே பாத்துக்கலா.